நம்ம நல்லா focus பண்ண ஆரம்பிச்சதுக்கப்றமா count பண்றத நிறுத்திட்டு நம்ம ஸ்வாசத்தலையும் உடலையும் கவனம் செலுத்தணும். அதுக்கப்பறம் நம்ம உடம்புல இருக்குற எல்லா muscles யும் relax பண்ணிட்டு நம்ம மூச்சு விடும்போது உடம்புல இருக்குற உணர்வுகள கவனிக்கணும் இத பண்ணும்போது நம்ம எதிர்பாக்காத இடங்கள் எல்லா நெறைய tension இருக்குறத உணர்வோம். இந்த practice அ daily நம்ம பண்ணனும். ஆரம்பத்துல ஐஞ்சு நிமிஷத்துக்கு meditation பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் இன்னொரு ஐஞ்சு நிமிஷம் add பண்ணிக்கிட்டே போகலாம். தியானம் பண்றது நம்மளுக்கு எவ்ளோ நன்மை தரும் னு அத தொடர்ந்து பண்ணும்போது தான் நம்ம புரிஞ்சிப்போம் ரெண்டாவது முறை cold shower இந்த method யாரெல்லாம் out of the box try பண்ணனும் அப்டினு நினைக்கிறிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிந்துரைக்கிறேன்னு மார்டின் starting லே சொல்லிறாரு. சில்லுனு இருக்குற தண்ணில குளிக்கிறவங்களுக்கு மன உறுதி அதிகம் னு மார்டின் சொல்றாரு. அவர் இத முயற்சி பண்ணிப்பாக்கும் போது முதல் ரெண்டு நிமிஷம் தான் கடுமையா இருந்ததாவும், அதுக்கப்பறம் அவருக்கு சிரமமா இல்ல அப்டினு சொல்றாரு இந்த விஷயத்த மார்டின் self discipline கூட relate பண்றாரு. எப்படி நம்மளோட temptation தவிர்க்கறதுக்கு முதல் ரெண்டு நிமிஷம் கடுமையா இருக்கோ அதேமாதிரி தான் cold showers அ எடுக்குறதும் அந்த ரெண்டு நிமிஷத்த கடந்து வந்துட்டோம் னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த விஷயம் சுலபமா ஆயிடும். நம்ம self discipline எந்த level ல இருக்குனு test பண்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு cold showers எடுத்து பாத்தா தெரியும்னு மார்டின் சொல்றாரு. அடுத்த method fasting இஸ்லாம் மதத்த சேர்ந்த நண்பர்கள் நோம்பு எடுக்குறத நம்ம பாத்திருப்போம். self discipline அ இருந்து அவுங்க ஒரு better person ஆகணும் அப்டிங்கிறதா இந்த விரதத்தோட நோக்கம் cold shower எடுக்கறதுக்காச்சும் ஐஞ்சு நிமிஷம் தான் ஆகும். ஆனா fasting அப்படிங்கிறது பதினாறு ல இருந்து இருபது நேரம் இருக்கணும். இத பண்றத்துக்கு தான் நம்மளுக்கு self discipline அதிகமா தேவப்படுது ஆரம்பத்துல நமக்கு பசில உயிரே போறமாதிரி இருக்கும் ஆனா fasting இருந்து பழகிட்டோம் னா நம்மளுக்கு பசி தெரியாது. மார்டின் daily யும் கொறஞ்சது பதினாறும நேரம் fasting இருப்பாரா அதனால அவருக்கு பசி ஒரு பெரிய விஷயமாவே தெரிறதில்லன்னு சொல்றாரு. நம்ம fasting பண்ணும் போது இன்னும் healthy ஆ சாப்புடுவோம். அதே சமயத்துல உடல் எடைய குறைக்கிறதுக்கும் இது உதவும் intermittent fasting இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு நாம இந்த உளவு முறைய பின்பற்றினா நெறைய நன்மைகள் கிடைக்கும் னு அறிவியல் ரீதியா நிரூபிக்க பற்றுக்கு. அடுத்த method control small things and monitor yourself தியானம் பண்றது எப்படி நம்மல ஸ்வாசத்துள்ள கவனம் செலுத்துறதுக்கு உதவுதோ அதேமாதிரி தினசரி வாழ்க்கையில குட்டி குட்டி challenges பண்றதும் நம்ம self discipline ஆ இருக்க உதவுது உதாரணத்துக்கு நம்ம traffic ல இருக்கும் போது அவசரப்பட்டு horn அடிச்சு tension ஆகாம calm ஆ இருக்கலாம் ஒரு நாள் full ஆ TV computer phone எல்லாத்தையும் ஒதிக்கிட்டு புத்தகங்கள் வாசிக்கவும் குடும்பத்தோடு time spend பண்றதுக்கும் பயணப்படுத்தலாம். நம்மளே நம்ம கண்காணிக்க போது கண்டிப்பா self disciplined அ இருப்போம் சின்ன சின்ன விஷியங்கள நம்ம control பண்ண ஆரம்பிச்சா self discipline அ improve பண்றதுக்கு உதவும் அடுத்த method go beyond the first feeling of நம்ம எல்லாரும் பொதுவா tired ஆகுறோம் என்ற realize பண்ற அந்த second நம்ப செய்ற விசியதை விட்ருவோம் அந்த feeling ஒரு emotion மட்டும் தான் நம்ப stop பண்ணிடலாம் அப்டிங்குர warning signal கிடையாதுனு ஆராச்சியாளர்கள் சொல்ராங்க சோர்ந்து போய் விடுவோம் நினைக்குற அந்த நொடில நம்பளால தொடர்ந்து முன்னேறி போக முடியும்னு நம்பனும் அதுக்கு self disciplined வேணும் இந்த matter நம்ப உடற்பயிற்சி செய்யும் பொது பயன்படுத்தலாம் நம்ப gym வழக்கமா பண்ற exercise விட

நம்மளோட lifestyle self discipline ரொம்பவே influence பண்ணுவாங்க அப்பறம் பழக்க வழக்கங்கள் எண்ணங்கள் கருத்துகள் இத்தலம் நம்மளும் copy பண்ணுவோம் human அப்டிங்குற ஒரு motivation speaker சொல்லறாரு நம்பள சுத்தி இருக்க பேரோட average நம்ப அப்டினு self disciplined அதேமாதிரி தான் நம்மளோட friends ரொம்ப நேரம் டிவி பாதகனா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அதைத்தான் பண்ணுனோம் நம்ப நம்பர்களுக்கு வெளிய சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்பளுக்கும் அது பழகிடும் இதுக்காக நம்ப friends எல்லாரையும் avoid பண்ணலானும் martin சொல்லல in fact அவரோட gang ல martin மாட்டோம் தான் வாரத்துல மூணு நாள் gym கு பொருத்தவும் அவரோட friends யாருக்கும் அவரோட பழக்கம் வழக்கம் இல்ல அப்டினு இவரு சொல்லறாரு martin கு எப்படி இந்த பழக்கம் வழக்கம் வந்துச்சின்னா அவரு internet அஹ பயன் படுத்தி நெறைய programs ல join பண்ணாரு அங்க இருக்கறவங்க கதையை இவரு inspire ஆனார் அதுதான் இவரோட boundaries push பன்னவும் self disciplined இருக்கவும் உதவுச்சி நம்மளோட உறவுகளையும் eight of the twenty friends ல apply பண்ணலாம்

இன்னொரு side ல நமக்கு bad influence இருக்குற ஆளு இருப்பாங்க like நம்பள எப்பவுமே கோரச்சொல்லுவாங்க பண்ணுவாங்க இவங்க கூட செலவு அழிக்கறதாநேரம் கொறச்சிக்கணும் என்ன நம்பள அறியாமலே இவங்களோட negativity நம்பள affect பண்ணிடும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்கள self discipline role model லா நெனச்சிக்கலாம் role model யாரா வேண்டும்னாலும் இருக்கலாம் அவங்க பிரபலமானவங்க்களா கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா கூட இருக்கலாம் அவங்களோட qualities பழக்க வழக்கங்கள் values இதெல்லாம் நம்மளுக்கும் இழுக்கணும் னு ஆச படுவோம் அந்த சிந்தனையே நம்மள self discipline ஆ வச்சிக்க உதவும் நம்ம எல்லாரும் வாழ்கையில எதாச்சும் சாதிக்கணும் அப்பிடின்னு நெனச்சு அதுக்கான step ஆ ஒன்னு ஒன்னா எடுத்துகிட்டு இருப்போம் அப்பா நம்மள யாராச்சும் discourage பண்ணரதுக்குனே வருவாங்க நம்ம வெற்றி அடியாரது ஒரு சிலருக்கு பிடிக்காது அது யாரா வேண்டும்னாலும் இருக்கலாம் internet யாருனே தெரியாத ஒரு நபரா இருக்கலாம் நம்ம கூடியே இருக்குறவங்களா கூட இருக்கலாம் ஆனா அவங்களோட comment க்கும் வெறுப்புக்கும் நம்ம respond பண்றதுக்கு பதில்லா நம்மள மேம்படுதுரதுல நம்ம நேரத்த செலவழிக்கனும் என்ன ஒரு கேட்ட விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது அப்பிடின்னு நெனச்சிக்கிட்டு அவங்களோட negativity க்கு காது கொடுக்காம நம்ம goal மட்டும் focus பண்ணனும் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடிய best results நம்ம தோக்கணும்னு நெனச்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்துக்காற்றது தான் அடுத்து chapter number six seven draft that challenges self discipline

a future due it is act as sent as a think இப்பயிளைருந்து பத்து வருஷத்துல எங்க இருப்போம் எப்பிடி இருப்போம் னு யாராச்சும் கேட்ட நம்மள நிறைய பேருக்கு ஒரு சின்ன idea கூட இருக்காது எனக்கு தெரியல னு சொல்லிடுவோம் ஏன்னா future ல நம்ம எப்பிடி இருக்கணும்னு plan பண்ணி இருக்கமாட்டோம் யாராச்சும் நம்ம கிட்ட நா ஆயிரம் ரூபாய் தரேன் ஆன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு வேண்டுமா இல்ல பத்து வருஷத்துக்கு கழுச்சி வேண்டுமா அப்பிடின்னு கேட்ட நம்மள நிறையபேரு உடனடியா இப்பவே வேணும் அப்பிடின்னு தான் சொல்லுவோம் infact இந்த ஆயிரம் ரூபா பத்து வருஷத்துல இருபதாயிரம் ரூபாவா கூட ஆகலாம் ஆனா அந்த சமயத்துல அத பத்தி யோசிக்க கூட மாட்டோம் நம்மலோடைய தற்போதைய தேவைகள பூர்த்தி பண்ணனும் னு அப்பிடின்னு தான் நினைப்போம் இந்த பழக்கத்த மாதிக்குரதுக்கு தற்போதைய தேவைகள பத்தி யோசிக்காமா அந்த temptation அ தவிக்குறதுனாலா future ல நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்பிடின்னு யோசிக்குறான் வேண்டுங்க்குற விஷயங்கள நிதானமா நின்னு நம்மளோட best version என்ன அப்பிடிங்குறது நம்ம எப்பிடி பட்ட ஒரு நபரா இருக்க விரும்புறோம் அப்பிடின்னு கற்பனை பண்ணி பாக்கணும் அதுக்கப்பறமா நம்ம worst decision என்னங்கின்றதும் நம்ம எப்பிடி பட்ட நபரா இருக்க கூடாதுன்னு அப்பிடி நேனைக்குரோமோ அதையும் கற்பனை பண்ணி பாக்கணும் இப்பிடி யோசிக்கும் போது நம்மலோடைய best version ல மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம் அதே சமயத்துல நம்ம future ளையும் focused ஆ இருப்போம் அடுத்த challenge i wait and tell i feel like doing it are you making a few thus are making changes நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் எதாச்சு பண்ணனும்னா எனக்கு இப்ப அதை பண்றதுக்கு mood இல்ல அப்பிடின்னு சொல்லுவோம் ஆன்னா நம்ம ஒரு விஷயத்த மறந்திடுறோம் அது என்னனா எல்லா வேலையிலுமே நம்மளுக்கு பண்ணனும்னு தோணும் போது தான் செய்வோம் னா எந்த ஒரு வேலையுமே சிறப்பா நம்மளால செய்ய முடியாது motivation தான் self discipline க்கு ரொம்ப முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும் so motivation கொண்டுவந்து நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்குற விஷயத்த செய்ய ஆரம்பிக்கலானா நம்ம எப்போவுமே self disciplined ஆ ஆகமுடியாது நம்மளோட goal நெருமையா இருந்தா motivation தான்னாலயே வரும் உதரணத்துக்கு நம்ம healthy ஆ strong ஆ இருக்கணும் அதுனால எடைய குறைக்கணும் நெனச்சா அது நேர்மையான goal ஆன்னா மத்தவங்கள attract பண்ணனும் னு இல்ல பிரபலம் அடையணும் அதுக்காக நா எடைய குறைக்குரேன் அப்பிடிங்குறது தவறான goal தவறான goals ஆ set பன்னா ரொம்ப நாள் அதை follow பன்னமுடியாது ஏன்னா நேர்மையான goals க்கு மட்டும் தான் நம்மளால hundred percent motivated ஆ இருக்க முடியும் goal ஆ சரியா set பண்ணாலே பாதி கடல தாண்டின மாதிரி தான் அப்பிடின்னு நாம புரிஞ்சிக்கணும் அடுத்த challenge first hopes இன்றோம் first hopes இங்குறது நம்மளால அடைய முடியாத ஒரு goal ஆ set பண்றது overnight ல obama ஆகணும்னு நினைக்குறது சாத்யம்மற்ற விஷயம் னு புரிஞ்சிக்கணும் இந்த method ஆ follow பண்றவங்க அவங்க lifestyle ல நெறைய மாற்றம் கொண்டுவந்தாலும் ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடஞ்சிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட goals unhealthy ஆ இருக்கும் ஒரு பெரிய goal ஆ பண்ணும் போது எதுவுமே சாதிக்கலனா கூட எதையுமே சாதிச்ச மாதிரியான ஒரு feel ஆவது கொடுக்கும்

ஆன்னா நம்ம படி படியா தான் முன்னேற முடியும் நாம இப்ப இருக்குற சூழ்நிலையில என்ன goal achieve பண்ண முடியும் னு யோசிச்சு அதை முதல்ல achieve பண்ணனும் சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம பெரிய goal ஆ அடையரதுக்கானா படிகளா எடுத்துவைக்கலாம் அடுத்தது definition பத்தி ஒரு நாளைக்கு நம்ம ஏகப்பட்ட definition எடுத்தா நம்ம self control குறைஞ்சிடும் னு ஆராய்ட்சியாளர்கள் சொல்றாங்க obama ஒரு interview ல நா எப்போவுமே grey இல்லனா blue color suit தான் போடுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னோட நாட்டுக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அதுனால என்னோட நேரத்த தேவையே இல்லாத முடிவுகள் எடுக்குறதுல செலவழிக்க நான் விரும்பல அப்பிடின்னு சொல்லி இருக்காரு நாம எடுக்க வேண்டிய முடிவுகளை கம்மி பண்ணிகிட்டோம்னா நாம்ம எடுக்குற முடிவுகள்ள quality அதிகமா இருக்கும் obama மாதிரி daily என்ன dress போடணும்னு முடிவு பண்றதுக்கு நாம்ம எடுத்துக்குற time ஆ கொரசிக்கிட்டா நம்மளாளையும் வேற முக்கியமான decision எடுக்குறதுல focus பண்ண முடியும் நம்மளோட இருபது percent dress ஆ தான் போட்டுக்கிட்டு இருப்போம் அதுனால போடாத ஆடைகள donate பண்ணிடனும் அதே மாதிரி நம்ம hotel ளுக்கு சாப்பிட போகும் போது என்ன order பண்றதுன்னு குழப்பமா இருந்துச்சுனா menu card ல நமக்கு கண்ணுக்கு பட்ட முதல் ரெண்டு dishes ல இருந்து நாம்ம choose பண்ணனும் நம்மளோட choices எவளோ கம்மியா இருக்கோ நம்மோட முடிவுகள் அவளோ தரமா இருக்கும் அடுத்த challenge stress பொதுவா நம்ம நாம்ம கோவமா இருக்கும் போது இல்ல ரொம்ப stressed ஆ feel பண்ணும் போது நாம பண்ணவே கூடாதுன்னு நெனச்ச ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏன்ன நாம்ம stressed ஆ இருக்கும் போது நம்மள better ஆ feel பண்ண வைக்குறதுக்கு ஆன solution ஸ்ஸ நம்ம மூல தேட ஆரம்பிச்சிரும் அதுனால்ல தான் பெரும்பாலும் நம்ம stressed ஆ இருக்கும் போது புகை பிடிக்கிறது மது அருந்துவது அளவுக்கு அதிகமா சாபிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றோம் இந்த stress ஸ்ஸ கொரைக்குரதுக்கு சிறந்த வழி நம்ம chapters உள்ள பார்த்த மாதிரி key stole habits ஸ follow பண்றது தான் நம்ம stress ஸ கொரைக்குரதுக்கு instant ஆ results கொடுக்குற விஷயங்கள focus பண்ண கூடாது நீண்ட காலத்திலும் நமக்கு பயனளிக்குற முறைகள தான் follow பண்ணனும் அடுத்து dunning rogers effect david dunning justin croger அப்பிடின்னு ரெண்டு scientists தான் இந்த effect ஆ கண்டுபிடிச்சி இருக்காங்க இந்த effect என்ன சொல்லுது னா திறமையற்றவர்கள் அவங்களையே ரொம்ப திறமைசாலி அப்பிடின்னு நெனசிப்பாங்கலான் ஆன்னா உண்மையான திறமைசாலிகள் அவங்களுக்கு போதுமான திறன் இல்ல அப்பிடின்னு குறைவா மதீபிடுவாங்க நம்மளால எல்லா விதமான temptation சையும் கட்டுபடுத்த முடியும்னு over confident ஆ இருந்தோம்னா நாம்ம ரொம்ப சீக்கிரமே confidence ஸ இழந்திருவோம்

status co bias status co bias இங்கறது இப்ப இருக்குற situation மாறாம அப்பிடியே இருக்கணும் னு நெனைக்குறது அதுல்ல எதாச்சும் ஒரு change வந்தா கூட நம்மளால accept பண்ணிக்க முடியாது நம்ம இந்த மாதிரி இருந்த hostel students கொண்டு வரத்து ரொம்ப கடினமா இருக்கும். இப்ப நம்ம இருக்குற சூழ்நிலையில நமக்கு ரொம்ப வசதியா இருக்கலாம். ஆனா, நம்ம இந் comfort ஓடையே வாழணும்னு நெனச்சோம்னா வெற்றி அடையமுடியாது நம்ம comfort zone ல இருந்து வெளிய வந்து புது விழயங்கள செஞ்சா தான் வாழ்கை சுவாரசியமா இருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு இந்த chapter அ martin முடிக்கிறாரு இப்போ நம்ம பாக்கபோறது இந் book ஓட கடைசி chapter. chapter number seven - seven additional tips and tricks to stay disciplined இந்த chapter ல martin நம்ம self disciplined ஆ இருக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் tips and tricks சொல்றாரு இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் கூட இதையும் சேர்த்து implement பண்ணா கண்டிப்பா நம்மலால self disciplined ஆ இருக்க முடியும் னு சொல்றாரு அந்த extra tips என்னனு இப்ப பாக்கலாம் வாங்க first tip make yourself accountable and martin ஓட friend டு ஒரு entrepreneur அவரு எல்லா மாசமும் ஒரு பெரிய amount டுக்கு check எழுதி அவரோட friend டுகிட்ட கொடுப்பாராம் எதுக்குனா ஒருவேள அவரு set பண்ண goals ல இருந்து அவரு வெலகிட்டாருணா அவரோட friend டு அந்த check அ காசா மாத்தி அவங்களுக்கு புடிச்ச மாதிரி செலவு பண்ணிக்கலாம் இதே method அ நம்மளையும் follow பண்ண சொல்றாரு martin

and இப்ப லாம் self disciplined ஆ இருக்கும் அடுத்தது make sure to achieve small உடல் இடையை குறைக்கணு அப்பிடின்னு நெனைக்குரவங்க முதல் ரெண்டு வாரத்துல நிறை weight அ குரசிட்டாங்க னா அவங்களால அந்த weight அ நீண்ட நாட்களுக்கு maintain பண்ண முடியும் ஆராயட்சியாளர்கள் சொல்றாங்க ஏனா ஆரம்பத்துல அடையுற சின்ன வெற்றி அவங்கள இன்னும் motivate பண்ணிகிட்டே இருக்காம் அதுனால அவங்களால consistent ஆ இருக்க முடியும் இந்த பழக்கத்த நம்ம life ல நெறைய விஷயங்களுக்கு apply பன்னலாம் ஆரம்பத்துல ஒரு மாசத்துக்கு ஆயிரபா சேத்துவைக்குற goal ல நம்ம achieve பண்ணிட்டோம் னா அதுக்கப்புறம் automatic ஆவே நம்மளால ரெண்டாயிரபா அன்ஜாயிரபா அப்பிடின்னு சேத்து வசிகிட்டே இருக்க முடியும் இந்த சின்ன வெற்றிகள் தான் நம்ம வாழ்கையில ஒரு permanent change அ உருவாக்க உதவும் அடுத்தது put roll block நம்ம use ஏ பண்ணாத பொருள கூட discount ல போட்டு இருந்தாங்கனா அத வாங்குற பழக்கம் நம்மள நெறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி சிலருக்கு chocolate அ பார்த்த உடனையே அத சாப்பிடனும்னு தோணும் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்குலாம் நாம ஒரு தட விதிக்கணும் அடுத்த தடவ நம்ம discount ல இருக்குற பொருள் வாங்கனு அபிடின்னு நெனச்சோம்னா credit card use பண்ண கூடாது நம்ம கையில இருக்குற காசு வச்சி தான் அத வாங்கனும் அப்ப நம்மளுக்கே ஒரு குற்றுணர்ச்சி வரும்

self disciplined ஆ இருக்குறதுக்கு நாம எடுக்குற முதல் படி அடுத்தது make choices before they become emotional prevention is better than cure அப்பிடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம temptation அ தடுக்குறதுக்கு நாம கத்துக்கணும் வேற ஒருத்தர்க்கு lunch சாப்பிட்டதற்கு அப்புறமா கூட